இது பாத்தீங்கனா இது ஒரு காடு இந்த காட சுத்தி வந்து செடிங்க மரம் எல்லாமே இருக்கு.

காடு பக்கதுல ஒரு யூரி மாரி இருக்கு பிளேஸ் லாம் பாத்தீங்கனா நல்லா காலியா இருக்கு மல மலப்பகுதி மலைக்கு பக்கதுல இருக்கு.

செடிங்க அது என்னமோ வந்து இதா இருக்கு.

பெரிய பெரிய இதா மரங்கலா இருக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பாத்தீங்கனா பச்ச பசேருனு ஒரு இட எல இருக்கு கல்லுங்கலா நெறயா இருக்கு நெறயா செட் பண்ணி வாச்சுருக்காங்க.

இது பாத்தீங்கனா வந்து இது ஒரு மார்கெட்டிங் இது.

ஆள பாத்திங்கனா ஆளுங்கலாம் வந்து எல்லா ஜிம் வந்து இது பண்ணி எல்லாமே செக் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க.

இங்க பாத்தீங்கனா ஒரு முஸ்லிம்ஸ் வந்து எல்லாருமே ப இது பண்ணிகிட்டு கார் ல டூ வீலர் ல போய்ட்டு இருக்காங்க.

மரம் செடிங்கலாம் வந்து நல்லா நட்டு வச்சுருக்காங்க நல்லா செ பெரிய பெரிய மரங்கலா இருக்கு ஒரு ஆள் வந்து அங்க நடந்து போய்ட்டு இருக்காங்க.

நல்லா பூ டெக்ரேஷன் பண்ணிருக்காங்க. வாழ மரம் கட்டி வாழ இல வாழ கொத்தோட சேத்து எல்லா நல்லா டெக்ரேஷன் பண்ணிருக்காங்க. ஆளுங்கலாம் சாமி கும்புட்--

சிக்கன் நைன்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லுவோங்கில்லயா அந்த மாறி ஒரு ஷாப் .

இது பாத்தீங்கனா வந்து ஒரு கடலு.